இதை கேக்குறத்துக்கு நீ யாரு என்றான் வெடுக்கென்று. அவளுக்கு உள்ளம் கொதித்தது. என்னை யாரென்று கேட்கிறீர்களா நீங்கள் தாலி கட்டிய மனைவி. அப்படியா எனக்கு ஞாபகமே இல்லையே என்றான் அலட்சியமாக. நீ என் மனைவி என்றால் என்னை கேள்வி கேட்க உனக்கு உரிமை இருக்குது அப்படி தானே? ஆமாம். அப்படி என்றால் கணவன் என்கிற முறையில் மனைவியிடம் எனக்கும் உரிமை உண்டு தானே? எனக்கும் என்ற சொல்லை அழுத்தி கேட்டான். நீ அந்த உரிமையை எனக்கு கொடுத்திருக்கிறயா? இல்லையே.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 வருகிறாயா? ஏன் வரவில்லை என்று அவளிடம் சொல்கிறேன் என்கிறீர்களே நீங்கள் அவளுடன் செல்வதால் நான் வேறொருவருடன் சென்றால் என்று அவள் வாயை என்ற முன் அவள் வாயை மூடு பளார் என்று கன்னத்தில் அறைந்தான். முட்டாள் என்ன பேச்சு பேசுகிற? ஒரு நல்ல குடும்பத்து பெண் பேசுவது போலவா பேசுகிறாய். அறை விட்டதும் அவள் நிலை தடுமாறி போனாள். இதுவரை அவள் அடி வாங்கியதே இல்லை. தப்பு செய்துவிட்டு அடிக்க வேறு செய்கிறானா. எரிந்த கன்னத்தை கையால் தடவி கொண்டே நின்றாள். கண்களில் அவளை அறியாமல் நீர் வழிந்தது. உடனே பக்கத்தில் வந்து சட்டென்று இழுத்தணைத்தான் இதமாக இரவு பகல் எந்த நேரமும் நீ இப்படி அணைக்க தான் ஆசைபடுறேன். அவள் பேசாமல் நின்றாள். உன் விருப்பம் கருதியே நான் விலகி இருக்கிறேன் என்று அவள் அறையை

மதியமும் சாப்பிடல இப்பவும் சாப்பிடல ஏன் சுஜி இப்படி செய்றே? உன் உடம்புக்கொண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. மனதை வருத்தி விட்டு உடம்பை பத்தி பேசுகிறான் நினைத்தாள். இரு இதோ வர்றேன் என்று கீழே போனவன் அதே வேகத்துடன் ஒரு த~ தட்டில் இட்லி சட்னி வைத்து எடுத்து வந்தான். அவளை சாப்பிடும்படி சொன்னான். அவள் வாங்கி சாப்பிட்ட பின் ஒரு tumbler பாலை நீட்டினான். பாலை குடித்து விட்டு பிறகு உடம்பு கழுவி வந்தாள்.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 அவன் அவள் கூடவே படுத்திருந்துவிட்டு காலையில் எழுந்து போனது அவள் அறியாதது. அவள் தூங்கும் போது விஸ்வா என்னை விட்டுட்டு போகாதே என்று திக்கி திணறினாள். அவள் தூங்கும் போது கூட தன் நினைவால் உளருகிறாள் என்று அவளை அணைத்து கொண்டு படுத்து விட்டான். அந்த கதகதப்பில் அவள் நிம்மதியாக தூங்கினாள். அவள் காலை எழுந்து வந்ததும் இரவு நன்றாக தூங்கினாயா என்றான். தூங்கினேன் நான் இங்கு வந்த பிறகு நேற்று இரவு தான் நிம்மதியாக தூங்கினேன் என்றாள். அவன் பதில் ஏதும் சொல்லவில்லை. பிறகு சுஜி நான் office விஷயமா வெளியூர் செல்ல வேண்டும் வர ஒரு வாரம் ஆகும் என்றான். ஒரு வாரம் ஆகுமா என்றாள் அதிர்ச்சியாக. இதில் அதிர்ச்சியாக என்ன இருக்கிறது நான் ஒரு வாரம் வீட்டில் இல்லாதது உனக்கு சந்தோஷம் தானே. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் நான் உங்கள் கூடவே வருகிறேன். இங்க பாரு நான் போறது office விஷயமா honey moon க்கில்ல உன்னையும் கூட்டிட்டு போறதுக்கு. சரி நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. எங்க என்றான். ஏன் இப்படி தேளாக கொட்டுகிறான்? வருகிறேன் என்றால் வேண்டாம் என்கிறான். நீங்கள் போயிட்டு வாங்க என்றால் எங்கே எங்கிறான். நமக்கு தான் குழப்பமா இல்லை இவனுக்கு தானா? வழக்கம் போல office சென்று வந்தனர். நாட்கள் இலகுவாக சென்றன. இதற்கிடையில் வெளியூர் சென்று வந்தான். ஒரு வாரம் என்றவன் மூன்றே நாளில் வந்தான். மறு நாள் சுஜிக்கு பிறந்தநாள். அவள் விஸ்வாவிடம் சொல்ல வில்லை. சொல்லி தெரிய வேண்டியதில்லையே என்று விட்டு விட்டாள். காலையில் கீழே வந்த போது table மீது பெரிய cake ஒன்று இருந்தது. எல்லோருமே வந்து happy birthday சுஜி என்றனர். அவள் cake ஐ வெட்டினாள். விஸ்வா அவளுக்கு ஊட்டி விட்டு தன் வாயை திறந்து காட்டினான். அவள் cake ஐ எடுத்து வாயில் வைத்தாள். அவன் விரலை நறுக்கென்று கடித்து விட்டான். அவள் ஆ என்று கத்தி விட்டாள். எல்லோருமே சிரித்து விட்டனர். மாமா மாமியிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். அவர்கள் விலை உயர்ந்த பட்டு புடவை ஒன்றை பரிசாக கொடுத்தனர். அனு அண்ணிக்கி அழகான clip ஒன்று பரிசு கொடுத்தாள் clip gold color ல் இரண்டு butterfly ஒன்றாக அமர்ந்திருப்பது போல இருந்தது. விஸ்வா பேசாமல் இருந்தான். அம்மா அவனிடம் ஏன்டா நீ ஒண்ணும் gift கொடுக்கலையா என்றார். நான் தான் என்னையே கொடுத்துட்டேனே அம்மா இதை விட வேற gift ஒண்ணு வேணுமா சொல்லு சுஜி? வேண்டும் என்றால் தருகிறேன் என்று சிரிக்காமல் சொன்னான். அவளுக்கு முகம் சிவந்து விட்டது. எப்படி தான் இப்படி பேசுகிறாரோ தெரியலை. தனியா இருந்தா தேளா கொட்டுறாரு. எல்லார் முன்னாலயுமே என்ன போல நல்ல புள்ள உண்டான்னு பேசுறான்.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

சந்தோஷத்தில் அவன் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு நன்றாக இருக்கிறது என்றாள். இப்படியொரு முத்தம் கிடைக்குமென்றால் இது மாதிரி நிறைய வாங்கியிருப்பேனே என்று சிரித்தான். அவள் நாணி தலை குனிந்தாள். அதை அவன் ரசித்தான். ஏன் அங்கேயே கொடுத்திருக்கலாமே என்றாள். அங்கே கொடுத்தால் எனக்கு நீ கொடுத்தது கிடைத்திருக்குமா? விஸ்வாவும் சுஜியும் மாலை ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவார்கள். வந்ததும் கிளம்பு சுஜி வேலைக்கு போயிட்டு வரலாம். வெளியில போயிட்டு வரலாம் என்பான். அவளுக்கு park, beach, cinema என்று பொழுதும் போகும். அதனால மாலை நேரத்தை அவள் ஆவலுடனே எதிர் பார்த்தாள். ஆனால் விஸ்வா ஒரு வாரமாக mood out. மாலை வரும் போது file ஓடு வந்தான். வந்ததும் file ல் மூழ்கி விடுவான். அவன் வேலையில் யாருமே குறுக்கிட்டால் பிடிக்காது. வேலை முடித்து தனியே வெளியே சென்று விடுவான். ஒரு சில நாட்களில் அவன் வரும் போது இவள் தூங்கியும் இருப்பாள். சுஜிக்கு அம்மாவை பார்க்க வேண்டும் போல இருந்தது. அதனால அவள் office செல்லவில்லை.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 வீட்டின் முன் car ல் இருந்து இறங்கிய மகளையும் மருமகனையும் பாத்து விட்டு வாசலுக்கே வந்தனர் இருவரும். விஸ்வா கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நான் வருகிறேன் என்று விடை பெற்றான். சுஜியிடம் மாலை வருகிறேன் கிளம்பி இருக்கிறாயா?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 மறு நாள் காலை phone பண்ணி ஆறு மணிக்கு நீ ready யா இரு ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு செல்ல வேண்டும். நான் வந்து அழைத்து போகிறேன் என்றான். விஸ்வா ஒரு மணி நேரத்துக்கு முன்பே வந்து விட்டான். மருமகன் வந்ததும் உபசரித்து விட்டு சுஜி மேல கிளம்பி கொண்டிருக்கிறாள் என்றார் அம்மா. உடனே சுஜி என்று குரல் கொடுத்தாள். இல்லீங்க அத்தை நான் மேல போய் பார்க்குறேன் என்று சொன்னான். அவள் புடவைக்கு மடிப்பு வைத்து கொண்டிருந்தாள். அவனை பாத்ததும் வாங்க இதோ பத்து நிமிடத்துல வந்துடுறேன் என்றாள். பரவாயில்ல நேரம் இருக்கு மெதுவாவே வா என்று அவள் முன் கிடந்த sofa ஒன்றில் அமர்ந்தான். அவளுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. ஒருவாறு புடவையை கட்டி கொண்டு நகை set யை எடுத்து அணிந்து கொண்டாள். அவன் அவளையே பார்த்து கழுத்தில் இருப்பதில் முத்தும் பவளமும் கொட்டி விட்டது வேறு set போட வேண்டியது தானே என்றான்.

விடு நான் பார்க்கறேன் என்று சொல்லி அவளின் முன்னே நின்று கொக்கியை கழற்றினான். கழட்டும் போது அவன் தோளில் தலை சாய்த்து கழட்டினான். அவளுக்கு குறுகுறுத்தது. என்ன shampoo use பண்றே சுஜி இவ்ளோ மணமா இருக்குது. shampoo வுடன் கொஞ்சம் மல்லிகை மணமும் கலந்தது. கொக்கியை கழட்டியதுமே அவன் விரல்கள் அவளின் கழுத்தை விட்டு நகர மறுத்தது. அந்த பட்டான சருமத்தில் விளையாடின. நெஞ்சு படபடக்க மெல்ல தலை குனிந்தாள். சுஜி என்று அவளது கழுத்தின் வளைவில் முகம் பதித்தான். முகத்தை மெல்ல நிமித்தி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவள் தன்னை மறந்தாள். எவ்வளவு நேரம் நின்றார்களோ. பின்னர் சின்ன ஒரு சிரிப்புடன் அவளை விலக்கி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 அவர்கள் கிளம்பும் போது நேரமாகி விட்டதால் நாம் நம் வீட்டிற்கு சென்று விடலாம். அங்கு போனதும் உன் அம்மாவிற்கு phone பண்ணி சொல்லி விடு என்றான். அவளின் பதிலை எதிர் பார்க்காமலே car ஐ எடுத்தான். வீட்டிற்கு சென்றதுமே car ஐ கொண்டு விட்டு விட்டு அப்பாவிடம் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு மேலே சென்றான். சுஜி மேலே சென்று புடவை மாற்றி விட்டு கச கசவென்று இருந்ததால் உடம்புக்கு குளித்து விட்டு வரலாம் என்று சென்றாள். அவள் இருந்த மன நிலையில் மாற்று துணி எடுத்து கொள்ளாமல் போய் விட்டாள். குளித்து விட்டு பார்த்தால் துணி எடுத்து வரவில்லையே இப்பொழுது எப்படி வெளியே செல்வது என்று யோசித்தாள். பெரிய towel ஒன்று இருந்தது. அதை எடுத்து சுற்றி கொண்டு மெதுவாக கதவை திறந்து பார்த்தாள். விஸ்வா இன்னும் மேலே வரவில்லை என்று தெரிந்தது. அதனால் கதவை திறந்து கொண்டு வேகமாக அவள் வரவும் அதே நேரத்தில் வெளிக்கதவை திறந்து கொண்டு அவன் வரவும் சரியாக இருந்தது. வந்தவன்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 திக்கி திணறினாள். காலையில் பேசலாம் என்று சொல்லி அவளை பேச விடாமல் பண்ணினான். hello hello வணக்கம் ma'am இது வந்து எம்ஏ ஸ்கேன் சென்டர் தானே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 okay ma'am வந்து ma'am எந்த மாதிரியான test எல்லாம் உங்களோட lab ல நீங்க வந்து பார்ப்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து எதுக்கு blood ல வந்து blood level வந்து check பண்ணனும் அதாவது பார்த்தீங்கனா எனக்கு வந்து அஹ் skin allergy ஆகுது skin வந்து எப்படினா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 அஹ் திடீர்னு இருந்தாலும் எனக்கும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி skin allergy ஆகுது ma'am ஆஹ் எனக்கு வந்து ஏதாவது இப்ப சா~ இப்ப வந்து சாப்பிட்டது ஒத்துக்கலையா என்னனு தெரியல எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி rashes ஆ ரொம்ப itching problem எனக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு ma'am so அதுக்கு என்ன பண்றதுனு தெரியல ma'am ஹம் okay ma'am okay இப்ப வந்து ஸ்~ உங்களுக்கு skin allergy இப்ப வந்து ரொம்ப heat ma'am நீங்க பார்த்திங்கன்னா ரொம்ப heat ஆ இருக்கு அதனாலயே எல்லாருக்குமே வந்து என்னன்னா skin ல வந்து அஹ் allergy வருது அதுக்கான எங்க எங்க check up நாங்க பண்ணுவோம் ma'am என்ன problem already check பண்ணேன் அப்ப வந்து சொன்னாங்க blood test எடுக்கணும் blood ல எதாவது mix ஆயிருக்கு so இது வந்து நல்ல ஒரு அஹ் lab ஆ பார்த்து check பண்ணுங்க check பண்ணிட்டு நீங்க வந்து report வந்து குடுத்திங்கனா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி treatment பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க so அதனால தான் வந்து ஒரு வேலை blood ல எதாவது blood level ல எதாவது mix ஆயிருக்குமா எனக்கு வந்து அது ரொம்ப பயமாயிருக்கு so எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ma'am அந்த மாதிரியான tests லாம் நீங்க எப்படி எடுக்கறீங்களா ma'am ஆமாம் ma'am அந்த மாதிரி tests எல்லாமே எடுக்கிறோம் இப்ப நிறைய test எடுக்கிறோம் எங்க lab ல இப்ப நீங்க வந்து உங்களுக்கு skin ல எதோ problem இருக்கு அதுக்காகவா நாங்க வந்து blood check up பண்ணுவோம் ma'am எந்த எந்த problem த்துனால skin இப்படி ஆகுது அப்படின்னு கூட ஒரு check up பண்ணுவோம் எங்க இதுல நிறைய check up எல்லாமே இருக்குது ma'am அதுக்கு வந்து நாங்க explain பண்றோம் ma'am okay வா எங்ககிட்ட இருக்கிற இப்ப வந்து ரத்த அணுக்கள் அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அதே மாதிரி எல்லாமே நாங்க வந்து check up பண்றோம் ma'am okay வா இப்ப நம்ம உடம்பில இருக்க சிவப்பு அணுக்கள் அதெல்லாமே இருக்கும்ல ma'am சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், ரத்த அணுக்கள் இது எல்லாத்தயுமே நாங்க வந்து பரிசோதனை செய்வோம் ma'am okay வா ரத்தத்தில ரத்தத்தின் அளவு எவ்வளவு இருக்கு எல்லாமே எங்க lab ல வந்து நாங்க அஹ் check பண்ணுவோம் ma'am அப்புறம் வந்து அப்புறம் வந்து இன்னொரு பர்~ இது இருக்கு ma'am அஹ் சிறுநீரகம் அது நம்ம அந்த urine அந்த இது வந்து அதுல check பண்றது அந்த இதுவும் நாங்க இது பண்ணிட்டு தான் இருக்கோம் ma'am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 பண்றாங்கனா இங்க வந்து எங்க lab ல வந்து check up பண்றாங்க okay வா அது வந்து அஹ் sugar இருக்கிறவங்க வாறவங்க எப்படி வரணும்னா நம்ம வந்து சாப்பிடாம morning வந்து சாப்பிடாம என்ன பண்ணனுனா sugar check பண்ண வரணும் okay வா அப்புறம் வந்து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 நீங்க வந்து அஹ் check பண்ணனும் ma'am okay வா check பண்ணி உங்களுக்கு எந்த problem இருந்தாலுமே நாங்க அதுக்கு ஆஹ் எழுதி தந்திடுவோம் இதனால தான் இப்படி உங்களுக்கு இருக்கு அப்படினு எழுதி தந்து நீங்க வந்து hospital ல போய் நீங்க அதுக்கான treatment எடுத்துக்கணும்

okay ma'am அடுத்து வந்து இன்னொரு பரிசோதனை இருக்கு ma'am இது கொழுப்பு சத்து பரிசோதனை இது வந்து நிறைய கொழுப்பு நிறையவங்களுக்கு கொழுப்பெல்லாமே படிஞ்சிருக்கும் இல்ல ma'am நிறைய பெரியவங்கள நீங்க பார்த்தா தெரியும் ஹம் கையில கொழுப்பு கட்டி அப்படியெல்லாமே இருக்கும் அதுக்காக நாங்க வந்து அதுக்கும் நாங்க test பண்றோம் ma'am okay வா எங்க இதுல எங்க lab ல வந்து test பண்றோம்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 ma'am அதுக்கு அளவு எல்லாத்துலயுமே கண்டறிந்து அந்த கல்லீரல்ல எந்~ எதனால இப்படி இருக்குது எந்த problem த்தினால கல்லீரல் வந்து ரொம்ப pain ஆ இருக்கு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 முப்பது வயசுக்கு உள்ளவங்க தான் இதெல்லாமே check up பண்ணுவாங்க என்னன்னா ரத்த~ ரத்தத்தில எவ்வளவு அணுக்கள் இருக்கு அந்த எண்ணிக்கை அப்புறம் வந்து சிறுநீரக பரிசோதனை அப்புறம் வந்து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

check பண்றதுக்கு அப்புறம் வந்து சர்க்கரை~ ஆஹ் பாத அது வந்து சர்க்கரை நோய்களுக்கு வந்து இப்ப நல்ல சர்க்கரை நோய் ரொம்ப கூடிடுச்சுனா என்ன பண்ணனும்னா கால்ல புண் இதெல்லாமே வரும் ma'am அதனால நம்ம என்ன பண்ணனும்னா கால பராமரிக்கணும்

கால் பராமரிக்கிறதுக்கு வந்து ஆஹ் அதுவும் எங்க lab ல நாங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் ma'am okay வா நீங்க~ நீங்க வந்து அஹ் எப்ப வந்தாலுமே உங்களுக்கு எந்த problem இருந்தாலுமே எங்க lab ல வந்து முழுசா check up பண்ணிடுவோம்

ma'am அது வந்து என்னனா முப்பது வயசுக்கு முப்பது வயசுக்கு உள்ள உள்ளவங்களுக்கு தான் நாங்க வந்து பார்த்திட்டு இருக்கோம்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 இப்ப வந்து பார்த்தீங்கனா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு news பார்த்தேன் ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு அஹ் ஆமா ஒரு பொண்ணுக்கு வந்து uterus ல ஏதோ கட்டி இருக்குன்ற மாதிரி அவ check பண்ணிருக்கா so வந்து அவளுக்கு ஆனா கட்டி இல்ல ஆனா நீங்க கட்டி இருக்குன்னு வந்து அஹ் test report குடு~ மாத்தி குடுத்ததனால அந்த பொண்ணு வந்து ஏதோ suicide attempt லாம் பண்ணி இருந்தா அந்த மாதிரியெல்லாம் news பார்த்தேன் so இந்த மாதிரி எதாவது problem இருக்குமா ma'am நீங்க வந்து report எதாவது மாத்தி எடுத்திங்கனா நான் என்ன பண்றது? ஏன்னா report ரொம்ப முக்கியமான ஒண்ணு நீங்க வந்து அதை மாத்தி அனுப்பும் போது அஹ் எங்களுக்கும் வந்து அந்த situation ல என்ன பண்றதுன்னு தெரியாம எங்களுக்கும் வந்து tough ஆகிட கூடாது இல்ல ma'am அதனால தான் கேட்டேன் ஹம் okay ma'am அந்~ அப்படி எந்த problem மும் எங்க lab ல கிடையாது ma'am ஏன்னா correct ஆ உங்களுக்கு எந்த check up வேணுமோ correct ஆ நாங்க உங்க name எழுதி blood உங்க~ உங்க உடம்பில இருந்து இப்ப blood எடுத்தோம்னா அது ஒரு tube ல நாங்க எடுத்த அந்த ஊசியில இருந்து blood எடுத்து tube ல வெச்சி உங்க name அ வந்து sticker பண்ணி ஒட்டிடுவோம் ma'am இப்ப வந்து நாங்க check up பண்ணும் போது correct ஆ நாங்க வந்து இந்த ஆளுக்கு இந்த name உ அப்படின்னு சொல்லி நாங்க வந்து sticker ஒட்டிடுவோம் ma'am அதனால எதுவுமே குழம்பாது ma'am சில hospital ல எதாவது அஹ் இது இது நம்ம experience இல்லாதவங்க வந்து வெச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படி குழப்புவாங்க ஆனா எங்க lab ல உள்ள எல்லாருமே experience ஆன உள்ளவங்க தான் இருக்கறாங்க okay வா ma'am அதனால எந்த குழப்பமும் இல்ல ma'am எல்லாமே வந்து correct ஆ வந்து பண்ணி குடுத்துடுவாங்க நீங்க எந்த check up க்கு வந்தாலுமே correct ஆ இப்ப வந்து tyroid check up ஹம் அடுத்து வந்து இப்ப PCOD problem உள்ள நிறைய PCOD problem உள்ளவங்க இப்ப இருக்கறாங்க அதுனா ஒரு வயித்தில வந்து நீர் கட்டி இருக்கிறது அதனால periods வராம இருக்கும் இப்படிப்பட்ட problems க்குமே நாங்க வந்து check up பண்ணி அதுக்கு treatment~ அதுக்கும் treatment க்காக hospital க்கு நாங்க அனுப்புவோம் இந்த மாதிரி இருக்குது இந்த அளவுல இருக்குது இது குறைய குறைவா இருக்குது ஹம் அப்படின்னு கூட நாங்க வந்து அனுப்புறோம் ma'am okay வா இது thyroid சிலவங்களுக்கு thyroid இருக்கும் ma'am thyroid இருந்தா நம்ம சாப்பிட்டதை விழுங்க கூடமுடியாது ma'am அப்படி கஷ்டப்படுவாங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து எங்க lab ல வந்து check up பண்ண வருவாங்க ma'am okay வா எல்லாமே correct ஆ எல்லா details மே correct ஆ நாங்க இது பண்ணி தான் கொடுப்போம் check up க்கு வர்றவங்களுக்கு ஹம் எந்த அளவு இருக்குது எந்த அளவு இருக்கு அப்படின்னு check up பண்ணி தான் நாங்க கொடுப்போம் அதான் ma'am நீங்க அது~ அதுக்காக worry பண்ணிக்க வேண்டாம் எல்லாமே நாங்க வந்து correct ஆ check up வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம் ma'am okay வா உங்களுக்கு இப்போ skin ல problem இருந்தா அதுக்கும் நாங்க உங்களுக்கு ஆஹ் blood அஹ் blood check up பண்ணி அதுக்கு வந்து

எதனால இப்படி வருதுன்னு அதுக்குள்ள tablets உ treatment எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க okay வா ma'am நாங்க உங்களுக்கு என்ன check up பண்ணனுமோ எல்லாமே check up பண்ணி கொடுத்துடுவோம் okay ma'am இப்போ வந்து நீங்க வந்து எங்க lab க்கு வரணும்னா முன்பதிவு செய்யணும்னு ma'am ஆஹ் ஹம் ஆஹ் முன்பதிவு செஞ்சாதான் வந்து correct time க்கு வந்து போக முடியும் okay வா ma'am நீங்க வந்து ஏ~ ஏழரைக்கு முன்னாடியே நீங்க வந்து~ வந்துருங்க ma'am ஏன்னா அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும் அதனால நீங்க வரும்போது நீங்க வந்து check up க்கு வரும்போது ஏழரைக்கு முன்னாடியே நீங்க வந்துருங்க okay வா இப்ப வந்து நீங்க வெ~ ஆஹ் check up~ check up க்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க அந்த coffee, tea எதுவுமே குடிக்காம நீங்க வரணும் okay வா முன்பதிவு செய்யணும்னா ஆஹ் நாங்க number வச்சிருக்கோம் அந்த number மட்டும் உங்களுக்கு சொல்லவா? ஆஹ் two three one four four two one okay வா ma'am இந்த number க்கு வந்து நீங்க வந்து ஆஹ் உங்க name எல்லாமே போட்டு ஆஹ் பதிவு செய்யுங்க okay வா ma'am பதிவு செஞ்ச பிறகும் நீங்க ஏழரைக்கு முன்னாடியே வந்துருங்க

அப்புறம் வந்து நீங்க வரும் போது tea, coffee எதுவுமே குடிக்காம வாங்க அதுக்கப்புறம் check up முடிஞ்ச பிறகு நீங்க வந்து எல்லாமே சாப்பிட்டு போங்க ஏன்னா வந்து ஹம் அதுல வந்து நீங்க tea, coffee எல்லாமே குடிக்கும் போது அந்த blood ல வந்து சர்க்கரையின் அளவு வந்து அதிகரிக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா

நம்ம வந்து தண்ணி tea இதெல்லாமே எதுவும் குடிக்காம தான் வந்து எடுக்கணுமா ma'am இல்ல ma'am தண்ணி நம்ம அஹ் இந்த thyroid check up அப்புறம் வந்து PCOD check up இந்த check up க்கு எல்லாமே நிறைய தண்ணி குடிக்கணும் ma'am தண்ணி குடிக்கணும் அப்பதான் வந்து இது எல்லாமே scan எடுக்குறதுக்கு இப்ப நம்ம ஆஹ் stomach ல என்ன என்ன problem இருக்குதுல scan எடுக்கணும்னா தண்ணி குடிச்சிட்டு வரணும் ma'am அது இல்லாம இந்த blood check up ஆஹ் இதே மாதிரி சம்பந்தப்பட்டதுக்கெல்லாமே வந்து tea, coffee எதுவுமே குடிக்காதீங்க ma'am ஏன்னா வந்து குடிச்சா வந்து சர்க்கரையின் அளவு வந்து அதிகரிக்குமா அந்த result நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் நான் சொல்லுறேன் ma'am okay வா நீங்க வந்து எந்த blood blood சம்பந்தமான எந்த இதுக்குமே வந்தாலுமே நீங்க tea, coffee எதுவுமே சாப்பிடாம கு~ குடிக்காம வரணும் ma'am இப்போ ஆஹ் thyroid அப்புறம் இந்த இது வயித்தில எந்த problem இருந்தாலுமே அது scan பண்றதுக்கு அந்த check up க்குன்னா நீங்க வந்து ரொம்ப நிறைய ரெண்டு cup மூணு cup தண்ணீ குடிச்சாதான் அது வந்து scan வந்து உங்களுக்கு correct ஆ காட்டும் ma'am okay வா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 இல்ல ma'am எந்த side effect மே இல்லை ma'am correct ஆ நாங்க வந்து blood test பண்ணனும்னா கையில ஊ~ ஊசி வைச்சி குத்தி blood எடுத்து அது மாதிரி தான் நாங்க பண்றது okay வா ma'am இப்ப வந்து உங்களுக்கு blood எந்த blood ன்னு கூட நீங்க வந்து கண்டறியலனா கூட நீங்க எங்கள்ட்ட வந்து இப்ப வந்து நிறைய பேரு blood check up பண்ணாமலே இருப்பாங்க A positive ஆ O positive ஆ இதுவுமே check up பண்ணாம இருப்பாங்க அதுக்கு கூட நாங்க வந்து check up பண்ணி கொடுப்போம் ma'am okay வா ஹம் அந்த இதுல வந்து ஒரு இதுவுமே இல்லை ma'am எந்த side effect உமே கிடையாது நாங்க வந்து correct ஆ இது பண்ணி கொடுக்கிறோம் ma'am எந்த side effect உமே கிடையாது நீங்க one day வாங்க ma'am okay வா எங்களுக்கு sunday மட்டும் leave ஆ இருக்கும் நீங்க மத்த time வந்து ஏழரைக்கு முன்னாடியே ஆஹ் ப~ இது register பண்ணிக்கிட்டு நீங்க வாங்க okay வா ma'am tea, coffee எதுவுமே குடிக்காம வாங்க check up பண்ணுங்க எந்த problem இருந்தாலுமே clear பண்ணிக்கலாம் okay வா ma'am okay ma'am okay நான் இவ்வளவு பொறுமையா கேட்டதுக்கு எல்லாமே எனக்கு நீங்க வந்து correct ஆ வந்து explain பண்ணீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து உங்களுடைய scan center ல உங்களுடைய lab ல வந்து நான் test எடுக்கிறேன்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 ஆஹ் இப்ப நீங்க இந்த report பார்த்தீங்கன்னா நீங்க காலையில ஏழரைக்கு வந்தீங்கன்னா evening குள்ளாடி நாங்க வந்து தந்துருவோம் ma'am ஏன்னா நாங்க எங்க இதிலேயே தான் இந்த check up பண்றது இப்ப வேற lab ல எல்லாம் வேற centers கிட்ட கொடுப்பாங்க எங்க இதுல அப்படி எல்லாம் கிடையாது ma'am நாங்களே check up பண்ணி உடனே நிறைய பேர் இருக்காங்க உடனே check up பண்ணி நாங்க கொடுத்துடுவோம் நீங்க morning கொடுத்தீங்கன்னா evening குள்ளாடி நாங்க கொடுத்துடுவோம் ஆஹ் நீங்க report வந்து நாங்க வந்து வாட்ஸ்அப்ல send பண்ணாலுமே send பண்ணிடுவோம் okay வா ma'am send பண்ணிட்டு நீங்க வந்து

okay okay ma'am okay ma'am thank you ma'am thank you bye hello அக்கா நிவி கேக்குதா? கேக்குதுக்கா என்ன பண்றீங்க நான் நல்லா இருக்கேன் வெட்டியா வீட்ல உக்காந்துட்டு இருக்கன் என்ன பண்றது ஹம் இல்ல கா already வேல போன வேகத்துல திரும்ப போன வேகத்துல திரும்ப வந்துட்டன் என்ன பண்றது புடிக்கலா கா அந்த என்ன மாரி சொன்னங்கனா இந்த மாரி office work தான் இருக்கும் பதினைஞ்சு ஆயிரம் சம்பளம் அப்டினு சொல்லி கூப்ட்டாங்க பதினைஞ்சு ஆயிரம் போன இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போனன் போய்டு என்ன பண்றனான் அந்த வீடு வீடா போய்டு அங்கயே தங்கி

office room எல்லாமே ஒன்னு தன் பகல்ல officenight room அந்த மாதிரி ஆமா கடைசில பார்த்தா காலைல போனா night பத்து மணிக்கு வர மாதிரி நம்ம phone யும் வாங்கி வச்சுக்குவாங்க குடுக்கவே மாட்டங்க warden லான் இல்ல அங்க mam ஒருத்தவங்க phone வாங்கி வச்சுருப்பாங்க தரவே மாட்டாங்க night பத்து மனிக்கு மேல தான் குடுப்பாங்க அந்நேரம் வீட்டுக்கு call பண்ணி எப்டிபேச முடியும் சொல்லுங்க ஆமா அதுனால எனக்காண்டி முழுச்சுருந்து அம்மா call பண்ணுவாங்க ஆஹ் அப்பாவும் பேசுவாங்க நானு சேரி okay வந்ததுக்கு காண்டி ஒரு மாசம் salary வாங்கிட்டு போய்ட்லான் பார்த்தேன் எனக்கு புடிக்கவே இல்ல கா food மே சரி இல்ல ரொம்ப மெலிஞ்சு போய்ட்டு வந்துட்டன் அதுனால வீட்லயே சொல்லிட்டங்க அந்த மாதிரி ரொம்ப தூரம் போய் வேல பார்க்கத வீட்லயே இரு அப்டின்ராங்க தெரில அதுக்கு தான் call பண்ணுன வேற எதுவும் வேல இருக்கா ஆமா போனேன் அதுவுமே கொஞ்ச நாள் தான் போனேன்அது school பிள்ளைங்களுக்கு கிட்ட பேசுர மாதிரி இருந்துச்சு போனேன் நீங்க என்ன கா work பண்ணுறீங்க

Easy யா இருக்கா? work உ ஆமா ஆமா ஆமாமா ஆஹ்

பரவால்லல easy யா தான் இருக்குல சம்பளம் கா ஒ அப்டியா vacancy இருக்கா நானும் வரலாமா

உம் எல்லாமே முடிச்சுட்டன் இப்ப தான் முடிச்சன் ஒரு exam வச்சாங்கல அப்ப தான் முடிச்சன் corona வந்துடுச்சுல நடுவுல exam நாலு தடவ தள்ளி வச்சுட்டாங்க

மூனு இதுல pass ஆகிட்டேன் இனி ஒன்னு இருக்கு தமிழு higher மட்டும் இருக்கு அது தெரில எனக்கு

அஹ் first நான் பார்த்துக்குவன் இப்போ வந்துட்டு school க்கு போறான் ஆனா இப்போ வந்து leave illa school leave இல்ல வீட்டுல தான் இருக்கான் அதுனால நான் பார்த்துக்குவன்

பரவாயில்ல but வந்து type பண்ணிட்டேருக்கன ஒரு படம் type பண்ண எப்டியுமே ஒரு நாள் ஆயிடுமே கா speed தெரியும் இருந்தலும் என்ன சொல்றது அதுவந்து full movie ல மூனு மணி நேர படம் மூனு நேரத்த நீங்க உக்காந்து type பண்ணிப்பாருங்க

சேரி கற்பகம் அக்கா கிட்ட call பண்ணிங்கலா எதொ work போறன் சொல்லிட்டுருந்தாங்க அஹ் எல்லாமே ஒன்னா work போறீங்க fraud சொல்லாம

உம் என்ன நான் அந்த work உ போய்ட்டு ஒரு மாதிரி மன உளச்சலுக்கு ஆளாயிட்டேன் அது தான் நம்ம ஆமா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் sale பண்ணியே ஆகனும் அஹ் coffe ஆஹ் plastic டப்பா coffee பொடி coffee tea தூள் அக்கா அது

ஆஹ் அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊரா போகனும் ஆமா ஏன நமக்கு ஊரு திருநெல்வேலியே புதுசு திருநெல்வேலிக்கு ஊரு ஊரா போகனும்னா என்ன பண்ன முடியும் அதுனால கொஞ்ச கொஞ்சமில எனக்கு ரொம்பவே கஷ்டம் என்னடா இப்டி இருக்கு அப்டினு இதுல் நான் தான் இப்டினா என்னோட நெரய சின்ன சின்ன பிள்ளைங்கலா இருப்பாங்க அந்த பிள்ளைங்க நல்லா jolly ஜாலியா இருந்துட்டு இந்த வேலய பாக்குங்க சரி அதுல தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பரவலா நம்மலோடசின்ன பிள்ளைங்களே பண்ணுதுங்கல நம்மளும் பண்ணலான் சொல்லிட்டு இருந்தாச்சு ஆமா கேக்கல உங்களுக்கு எப்டி ரெண்டு பேர் இருக்கீங்க jolly அ போகும்போல

உம் பைரவி அக்கா teacher அ வேலைக்கு சேர்ந்துருக்காங்க தெரியுமா இங்க ஒரு school ல இங்க பக்கத்துல தான் APK ல ஒரு school ல teacher அ WORK பண்றாங்க அஹன் phone பண்ணாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்டி இந்த மாதிரி சொன்னாங்க

ஆமா இப்ப நீங்க telecalling பண்ணிட்டு நீங்கலே எட்டு வாங்குறீங்க அவங்க நாலு வாங்க்குனா feel பண்ண மாட்டாங்களா ஆஹ் அவங்களுக்கு வேனா call பண்ணி சொல்லுக்கா அவங்க கூட மாரிக்கலாம் பாவம் நாலு ரூபாய்க்கு எப்டி வேலைக்குலான் போவ முடியும் கஷ்டமா இருக்கும்ல ஆமா மா எதுக்கும் சொல்லி பாருங்க call பண்ணிட்டு இந்த மாதிரி நிவீ சொன்னா ஆஹ் உம் வேலைக்கு போறமோ இல்லயோ ஒரே எடத்துல இருந்தா jolly அ இருக்கும்ல

வீட்ல இருந்து பார்க்கனும்னா நிஷா call பண்ணி வீட்ல work வேனும்னு கேட்டா வீட்ல writing work வேணும் மாதிரி கேட்டா அவளுக்கு எழுதனும் fast அ வரும்ல இல்ல அவ தான் கேட்டா எழுதுற மாதிரி work வேணும் வீட்லயே வேணும் ஏன்னா அவங்க வீட்ல வீட்ட விட்டு அனுப்ப மாட்டாங்களா வெளிய எங்கயும் work க்கு

வீட்லயே இருந்து உக்காந்து எழுதணும்னா எவ்ளோ வேணா குடுப்பா அவள்ட்ட call பண்ணி கேட்டுப்பாருங்க உம் ஆமா ஆள் எல்லான் சேர்த்து விட்டா உனக்கு சம்பளம் கெடைகும்மோ எல்லாத்துக்கும் உம் உம் சொல்ற வித்தே ஆகனும் நம்ம அந்த மாதிரி work அ உம் புரியும் ஒ அதாவது ஆஹ் என்ன மாதிரி training குடுப்பாங்க உங்களுக்கு

உம் அஹ் அஹ் உம்